அவங்க நேம் வந்து ராதா அண்ட் கிருஷ்ணா.

ஸ்கூல் கேட் பிளாக் கலர்ல இரு--

இந்த ஃபோட்டோல ஒரு ஸ்டேஷனரி ஷாப் குடுத்துருக்காங்க.

கடைக்குள்ள நறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்கு.

இந்தப் படத்துல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் காமிச்சிருக்காங்க.

இந்த போட்டோல ஒரு மாடு இருக்.

அது வந்து சரவணம்பட்டி கோயம்புத்தூர்ல இருக்.

இந்த ஃட்டோ ஒரு துணிக்கடையில எடுத்துருக்காங்க.

அந்த சர்ச் பிரவுன் கலர்ல இருக்கு.

அங்க ரெண்டு பாய்ஸ் தண்ணில வெளையாண்டு இருக்காங்க.

இந்த டேம்ல நெறைய தண்ணி இருக்-

எல்லா ஜிம்லயும் இந்த மிஷுன் இருக்கு.

இந்த ஃபோட்டோ ஒரு கடைகளுக்கு நடுவுல எடுத்துருக்காங்க.